ஆமா அடுத்து ஆமா அடுத்து call பண்ணா எடுக்கவே எடுக்காத

உம் அவ்லோ தான் கேட்க மாட்டாங்க ஆமா நெறய எடத்துல அப்டி தான் நடக்குது உம் எல்லாருமே அப்டிலான் இருக்க மாட்டாங்க சில பேர் இருப்பாங்க நம்மல மாதிரி ஆளுங்கலும் இருப்பாங்க நம்ம friends வந்தா நல்லா இருக்குமே அப்டினு நம்ம நெனைப்பொம் ல அந்த மாதிரி உம் ஆமா ஆமா ஆஹ் நமக்கும் company க்கு ஆள் கெடைச்ச மாதிரி இருக்கும் அது மாதிரி இப்போ அவ்ளோ தான் அஹ் நம்ம நம்மளோட நிலமை நமக்கு தான் தெரியும் நம்ம friends பின்னால இருக்கும் நம்ம கொஞ்சம் ஜாலியா இருக்கு

அப்டியா சேரி சேரி அப்பனா நீ அவ கிட்ட ஒரு வார்த்தை கேக்கலாம் ல ஏன் இல்லமா ஒ data work ஆ அது தெரியாத கத்துக்க வேண்டியது தான இப்ப என்ன எல்லாமே கத்துக்குலான் ஆமா பிள்ள சும்மாவே கண்ணாடி போட்டு சுத்துது full ல system ல உக்காந்து கோர கண்ணும் போக போகுது ஆஹ் ஆஹ் ஆமா அக்காவுக்கு due date சொல்லிருக்காங்கனு சொன்ன ஆஹ் first baby ல அதுனால பக்கத்துலே இருந்து பார்த்துக்க போறாலான் உம் போ இரு நிவீ கேட் கேட்டு நான் சொல்றன் என்ன நாங்கதான் எனக்கு என்ன நாளைக்கு நாள கழிச்சு கேட்டு சொல்லட்டான் நாளைக்கு கேட்டு நாள கழிச்சு சொல்றன் எல்லாமே நீ ஆனா ready ஆ வெச்சுக்கோ photo first கேட்க மாட்டாங்க நீ joint பண்ணிட்ட அப்டினா தான் photo தேவைப்படும் ஆஹ் ஆமா ஆமா ஆஹ் resume மட்டும் போதும் வந்து எப்டி இருக்குனு பார்த்துட்டு போ நாளைக்கு வரனும்னா வா வந்துட்டு எப்டி உனக்கு office பார்க்க புடுச்சிருக்கா இல்ல friends எல்லான் எப்டி இருகாங்க கூட வேல பாக்குறவங்க அவ்ளோ அதான் நேத்து நான் சொன்னேன்ல shopping company அப்படினு ஏதாவது shop பண்ணிட்டு இருப்பாங்கன்னு என்கிட்ட ஒரு பத்துபேர் இருக்கும் அவ்ளோதான் அவன் படிக்கிறான்அவனுக்கு இப்பதான leave விட்டுருக்காங்க இன்னும் ஒரு semester இருக்கு ஒரு semester முடிஞ்சா அவனுக்கும் எங்கேயாவது வேலை தேடனும் அவனுக்கும் வேலை தேடிட்டுதான் இருக்கேன் முடிச்சவுடனே வீட்ல இருக்கக்கூடாது இல்லையா அவன் B.Sc computer science

நமக்கு அவனுக்கு வீட்ல system இருக்குமில்லடா நமக்கு system இருந்தாதானே பண்ணமுடியும் system கூட பண்ணிடலாம் நமக்கு வந்து மொத்தமா CPU இருக்கனும்ல CPU இருக்கனும் எல்லாம் வேணும் இல்லையா நம்ம வெறும் laptop அ வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது

இந்த இது catering இருக்கும் ல வேலைக்கு அந்த பசங்க ஏதாவது கூப்புடுவாங்கல அந்த மாதிரி வேலைக்கு போவான் அல்ல எங்க வீட்டுக்கு வருவான் எங்க மாமா எங்க மாமா கூட போவான் சும்மா supervisor மாதிரி எங்க மாமா கிட்ட building contract பண்றாங்கள அதுனால building contract la supervisor மாதிரி என் தம்பியும் என் husband ம் போவாங்க ரெண்டு பேரும் சமையல் தான் அந்த மாதிரி இருக்கும் யார்கிட்டயாவது phone பண்ணிட்டு உக்காந்து கிட்டு இருக்க வேண்டியது தான் sunday எங்க வீட்ல தான இருப்போம் வேற எங்க போ முடியும் sunday ஒரு நாள் தான் free யா இருப்போம் அம்மா வீட்டுக்கா நா இந்த வாரம் தான் போயிட்டு வந்தேன் நல்லா இருந்துச்சு ரொம்ப நாள்க்கு அப்புறம் இப்ப தான் போனென் நல்லா jolly இருந்துச்சு உனக்கு நீ ரெண்டு நாள் டேரா போட முடியாதுல office போகனும் ல ஆமா kitchen னு அங்க வீட்ல எல்லாரும் எல்லாரையும் கவனிச்சு பார்துக்கனும் ல

அவங்க திட்ட தான் செய்யுவாங்க நமக்கு jolly அ இருக்குல ஆமா இப்ப வீட்ல இருந்தா ஏன்? வீட்ல இருக்கனு கேக்குறாங்க

என்ன பண்ண கொஞ்சம் அறிவுரை wait பண்ணு wait பண்ணு நான் சொல்றன்

ஆஹ் அதென்னமோ உண்ம தான் வீட்ல விட்டுட்டு இருக்க முடியாதுல அம்மா அப்பாவ விட்டுட்டு இருந்தம்னா நமக்கு தான் கஷ்டமா இருக்கும் எப்படா ஊரு ஊருக்கு போவம்னு இருக்கும் நல்லா பாரேன் வாரத்துக்கு ஒரு நாள் போகனும் ஆசபடுவேன் ஆனா மாசத்துக்கு ஒரு நாள் தான் போவன்

உம் போவொம் எந்த கோவிலுக்கு போக ஆஹ் அழகர் கோவிலுக்கு போயிருக்கியா நீ

ஆஹ் சாப்பாடு எல்லான் போட மாட்டாங்க கறி சோறு போடுவாங்க chicken அ chicken கெடைக்காது அங்க வந்து பதினெட்டாம் படி கருப்பு இருக்காருல கருப்பசாமி அங்கனக்குள்ள தான் சாப்பாடு ஏதாவது சில பேர் நேர்ந்துட்டு இருப்பாங்க இல்லயா யாராவது போடுவாங்க சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க சேரி வா உனக்கு நான் வாங்கி தாரேன் வா நான் வாங்கி தாரேன் வா எந்த hotel ல புடிக்கும் சொல்லு அங்க போய் வாங்கி சப்டாலம்

உம் ஏய் ஆனா taste எல்லான் நல்லா இல்ல worth இல்ல அப்டிட்டு சொன்னாரு என் husband சொன்னாரு

ஆஹ் சொல்லிடுவோம் அண்ணாவையும் கூட்டு வா உங்க அண்ணாவையும் கூட்டு வா எல்லாரும் ஒன்ன மொத்தமா போயிருவோம் அப் அப்பனா என் husband கழட்டி விட்டுட்டு போவோம் நம்ம எல்லாரும் போவோம் punishment punishment எனக்கு தான் இவர வச்சு வர மாட்டாங்கலா ஆமா உன் கூட வந்தா bore அடிக்குல ஆமா ஆமா அவரோட போனா free யா போயிட்டு free அ வருவாங்க நம்ம கூட போனா ஆஹ் ஆமா அதுக்கு அது இருக்கு

போக கூடாது சொல்லுவாங்களா ஏன் நீ சும்மா சொல்லு family இருக்கதுனு என்ன சொல்றது கொஞ்சம் என்ன சொல்றது கெஞ்சி கதறி கூத்தாடி போக வேண்டியது தான

பரவாயில்லல நல்ல அண்ணணா இருகாங்க உம் எனக்கு தெரிஞ்சு அப்டி இல்ல அவங்க சொல்றதும் இப்ப அப்டி இருக்கு சமூகம் அப்டி இருக்கு என்ன செய்ய?

இப்ப இருக்குற society ல இப்ப இருக்குற society ல வேல பாக்குறது சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க சில பேர் நம்பவே முடியாது இல்லயா அதுனால அண்ணன் யோசிக்கலாம் ஆமா ஆமா சேரி நம்ம கெடைக்கும் போது வேலைக்கு போய்ட்டு இல்லாத போது வீட்ல இருக்க வேண்டியது தான் அவ்ளோ தான்

ஆஹ் ஆஹ் நம்ம யார்க்கிட்டயும் என்ன சொல்றது depend பண்ணி இருக்க தேவையில்ல இல்லயா நம்ம independent இருந்துட்டு போய்ட்லான் பாரதி கண்ட புரட்சி பொன்னா வாழ போறீங்க நிவேதா

ஆஹ் ஆமா உம்

ஆஹ் ஆனாஅதுக்கு ஏத்த மாதிரி நம்ம society ரொம்ப மோசமாகிடுச்சு சில பேர் நல்லா பாத்துக்குறாங்க சில பேர் நம்மளோட என்ன சொல்றது ஒன்னும் சொல்ல முடியாது ஆமா இப்ப இருக்குற குடும்ப சூழ்நிலைக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு போனா தான் சமாளிக்க முடியும் ஒரு ஆள் வேலைக்கு போறத வச்சு ஒன்னுமே பன்ன முடியாது வீட்லயே இருந்தா நம்மக்கு knowledge வளராது எங்கயாவது போனா தான் நாம்ம நெறய விசயம் தெரிஞ்சுக்குலான் அத அப்படி பண்ணலான் இத பண்ணலான் னு நெறய விசயம் நம்ம இந்த society பத்தி தெரிஞ்சுக்கலான் நம்ம வாழ்க்கைய பத்தி இப்டிலான் உள்ள ஆட்கள் இருக்கங்க தெரிஞ்சுக்கலான் வேலைக்கு போறனு ஆசைப்படுற தப்பு கெடையாது போலான் ஆமா மா நமக்கு ஏத்த மாதிரி timing எல்லாமே match ஆனா போகலான் no problem

அவளுக்கு எப்ப marriage சொல்லவே இல்ல எனக்கு ஒரு தடவ கூட சொல்லல உனக்கு மட்டும் call பண்ணிருக்கா பாத்தியா ஹம் ஒ அப்படியா அதான் என் கிட்ட ஒன்னுமே சொல்லலயா call பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா சேரி உங்க வீட்ல என்ன விசேஷம்

ஏய் சேரி சேரி கெடைக்குர வரைக்கும் நல்ல பையன் கெடைக்குற வரைக்கும் wait பண்ணு

வரனும் ஒரு வேளை ல இல்ல கண்டீப்பா நடக்கும் கண்டீப்பா நானும் வருவே கண்டீப்பா வருவன் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் வராமயா ஆஹ் சேரி மா ஆஹ் சேரி மா சேரி மா சேரி உடம்பு பாத்துக்கோ ஆஹ் உடம்பு பாத்துக்கோ bye ஆஹ் சேரி மா தஞ்சை பெருவுடையார் கோயில் அல்லது தஞ்சை பெரிய கோவில் என்றும் அழையப்படும் தலம் தஞ்சாவூரில் உள்ள சோழநாட்டு காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள திருவிசைப்பா பாடல் பெற்ற சிவன் கோவில் ஆகும் இக்கோவில் உலக பாரம்பரிய சின்னமும் ஆகும் இந்தியாவில் அமைந்துள்ள மிகப் பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் தமிழர் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இக்கோவில் அற்புதமான கட்டிடக்கலை அம்சத்தைக் கொண்ட இந்திய கோயில்களில் ஒன்றாகவும் அமைந்துள்ளது பத்தாம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற தமிழ் சோழ பேரரசன் முதலாம் இராஜராஜ சோழன் இக்கோவிலை கட்டுவித்தார் ஆயிரத்தி மூணு மற்றும் ஆயிரத்தி நாலாம் ஆண்டு தொடங்கிய இக்கோவிலின் கட்டிடப் பணி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு பணிமுடிவு பெற்றது இரண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டோடு ஆயிரம் ஆண்டுகள் நிறைவடைந்தன இக்கோவில் தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுத்தலமாக விளங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனத்தால் உலகப் பாரம்பரிய சின்னமாக அறியப்பட்டது அழியாத சோழர் பெருங்கோயில்கள் என்ற பெயரில் இக்கோயில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் தாராசுரம் ஐரா~ ஐராவ தேசுவரர் கோவில் ஆகிய மூன்றும் நிறுவனத்தால் பொது ஊழிய உலக பாரம்பரிய கல க்கட்டியலில் இடம் பெற்றுள்ளன தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தான~ தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட எண்பத்தி எட்டு கோயில்களில் இக்கோயிலும் ஒன்றாகும் இத்தலம் திருவிசைப்பா திருபல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகும் தஞ்சை பெருவுடையார் கோயில் என்பதன் வடமொழியாக்கமே பிரகதீஸ்வரர் கோயில் இக்கோயில் தஞ்சை பெரிய கோயில் பெரிய கோயில் ராஜராஜேஸ்வரன் கோயில் ராஜரா~ இராசராசேச்சரம் என்றும் அழைக்கப்படுகிறது முதல் ராஜராஜ சோழனால் கற்பிக்கப்பட்ட இக்கோவில் துவக்க காலத்தில் இராசராசேச்சரம் என்றும் பின்னர் தஞ்சை பெருவுடையார் கோவில் என்றும் அழைக்கப்பட்டு வந்தது பதினேழாம் ஆண்~ பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் மராத்திய மன்னர்களால் ஆளப்பட்ட போது பிரகதீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டு வந்துள்ளது முதலாம் இராசராச சோழன்

பத்தொன்பதாவது ஆட்சி ஆண்டில் துவக்கப்பட்டு அவனது இருபத்தைந்தாவது ஆட்சி ஆண்டின் முடிவுற்றது கோவிலின் வரை திட்டத்தில் ஆள் கூற்றும் முறைமை சமச்சீர்மை வடிவே~ வடிவியல் விதிமுறைகளை பின்பற்றி உள்ளன இதைத் தொடர்ந்து அடுத்த இரு நூற்றாண்டுகள் வரை கட்டப்பட்ட கோவில்கள் சோழர் காலத்தில் செல்வத்திலும் கலையிலும் சிறப்புற்று விளங்கியதற்கு சான்றாக உள்ளன சோழர்கால கட்டிடக்கலையின் புதுவித அமைப்பாக சதுர கோதிகைகளில் கொண்ட பன்முகத் தூண்கள் காணப்படுகின்றன தனித்துவமான திராவிட கட்டிடக்கலைக்கும் சோழர்களின் ஆட்சி மற்றும் தமிழ் மக்களை நாகரிக்~ நாகரிகத்திற்கும் சான்றாக அமைந்துள்ள இக்கோவில் கட்டிடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை வெண்கலச் சிலை உருவாக்கம் ஆகியவற்றில் சோழர்களின் திறமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறது தொள்ளாயிரத்தி எண்பத்தி முதல் ஆயிரத்தி எழுபது வரை சோழர் கலை உயர்வடைந்து உச்ச நிலையில் இருந்தது இடைக்கால சோழர் காலத்தில் ஏராளமான கோவில்கள் கட்டப்பட்டன பரந்து கெடந்த சோழப் பேரரசு எங்கும் கோயில்கள் கட்டும் பணி தொடர்ச்சியாக நடந்தது இக்காலத்தில் எத்தனையோ சிறு கோவில்களும் கட்டப்பட்டன கஞ்சியில் ராசசிம்மானால் கட்டப்பட்ட கைலாயநாதர் கோவில் ராஜராஜனை மிகவும் கவர்ந்தது அதேபோல் ஒரு கோவிலை கட்ட எண்ணிய ராஜராஜன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினான் பெரிய கோவிலின் அமைப்பு திருவாரூர் தியாகராஜா கோவிலில் உள்ள அசல்லூர் அசலேஸ்வரர் சன்னதியின் மாதிரியை கொண்டு உருவானதாகவும் செய்தி உண்டு தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளி இளங்காட்டில் ராச ராச சோழனால் கட்டப்பட்ட செங்கல்லால் ஆன சிறிய கோவில்தான் முன்மாதிரியாகும் திருவிடைமருதூர் கோவிலில் உள்ள மூலவரின் பெயர் மகாலிங்கம் ராஜராஜ சோழனின் பெயருக்கு ஏற்றார் போல் அந்த விக்கிரகம் இல்லை என்று எண்ணம் பின்னாளில் பெருவுடையார் என்ற பெயரும் ஏற்ப லிங்கமும் கோவிலும் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இக்கோவிலை கட்ட தூண்டியது என்று ஓர் செய்தி உண்டு கோவிலின் கட்டமைப்பு பற்றி பார்க்கப்போனால் இக்கோவிலின் தலைமை சிற்பி குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் என கோவிலின் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோவிலின் அடிப்பாகம் ஐந்து மீட்டர் உயரம் உடைய கொண்டுள்ளது ஒரே கல்லில் அமைக்கப்பட்டுள்ள நந்தி இருபது டன் எடையும் இரண்டு metre உயரமும் ஆறு metre நீளம் இரண்டரை metre அகலமும் கொண்டதாக உள்ளது place labour கோவில் நந்திக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே

நூத்தி இருபத்தி அஞ்சு metre அளவிலானது ஆயிரத்~ நூத்தி எட்டு பரதநாட்டியம் முத்திரர்களைக் காட்டும் நடன சிற்பங்கள் வெளிச் சுவற்றின் மேற்பகுதியில் வடிவமைக்கப்பட்டுள்ளன பிற்காலத்தில் பாண்டியர்களால் பத்தொன்பதாம் ஆண்~ நூற்றாண்டில் அம்மன் சன்னதியும் விசைய நகர அரசர்களால் முருகர் சன்னதியும் கட்டப்பட்டு மராத்திய அரசர்களால் விநாயகர் சன்னதியும் புதுப்பிக்கப்பட்டது தஞ்சை நாயக்கர்களால் இக்கோயில் மேம்படுத்தப்பட்டுள்ளது முக்கியமான கட்டடம் நூத்தி ஐம்பது அடி நீளம் இருக்கிறது மிக பிரம்மாண்டமான விமானம் எகிப்திய பிரமிடுகளைப் போல கூர் நுனி கோபுரமாக அமைந்து கர்ப்பகிரகத்தில் இருந்து நூத்தி தொண்ணூறு அடி உயரத்திற்கு ஓங்கி வளர்ந்திருக்கிறது அக்காலத்தில் புவனேஸ்வரத்தில் கட்டப்பட்ட லிங்க லா~ லிங்க ராசர் கோவிலின் உயரம் நூத்தி அறுவது அடியாகும் ராச ராசேச்சரம் அதையும் மிஞ்சி விட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த கோவிலில் பிற்காலத்தில் கட்டப்பட்டவை முன் தாழ்வாரம் நந்தி மண்டபம் கருவூர் தேவர் கோவில் அம்மன் கோவில் சுப்பிரமணியர் கோவில் ஆகியன இதைத்தவிர இந்த மாபெரும் கோவிலின் ஏனைய பகுதிகள் யாவும் ஒரே காலத்தவை இவற்றினுடைய பெருமித தோற்றத்தையும் ஒருங்கிணைந்த திட்டத்தின் எளிமையான இயல்பையும் பாராட்டாமல் இருக்க முடியாது துணை சார்ந்த மண்டபங்களும் விமானமும் அர்த்த மண்டபமும் மகா மண்டபமும் பெரிய நந்~ நந்தியும் அவற்றிற்கேற்ற பொருத்தமான அளவுகளை உடைய ஒரு சுற்றுச்சுவருக்குள் அடங்கி இருக்கின்றன இச்சுவரில் கிழக்கே ஒரு கோபுரம் இருக்கிறது அதனை ஒட்டி

உட்கோவில்கள் கட்டப்பட்டு பெறுகின்றன கட்டடம் பெற்றிருக்கின்றன இரண்டாவது வெளிப் பிரகாரத்தின் வாயிலாக இந்த இடத்தில் முன் பக்கத்தில் இரண்டாவது கோபுரம் இருக்கிறது எகிப்திய பிரமிடுகளின் கட்டுமான முறைக்கும் தஞ்சை மற்றும் கங்கை கொண்ட சோழபுர கோவில்களின் கட்டுமான முறைக்கும் ஒற்றுமை இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இரண்டிலையுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட கற்கள் அடுக்கியும் கோர்த்தும் வைக்கப்பட்டுள்ளது இரண்டிலுமே கோள்களின் கதிர்வீச்சுகள் அதன் மையப்பகுதியில் குவியுமாறு வ~ வடிவமைக்கப்பட்டுள்ளது புவி அதிர்வுகளினால் பாதிப்புகள் ஏற்படுவதில்லை கதிர்வீச்சுகளின் குவியலில் பாதிக்கப்பட்ட அரசர்களின் உடல் கெடுவதில்லை அது போல சோழ கோவில்களில் நிலைநிறுத்தப்பட்ட ஆவுடை லிங்கங்கள் தொடர்ந்து சக்தியுள்ள மையமாக புகழுடைய கோவில்களாக சிறந்து விளங்குகின்றன எல்லோரா குகைகள் எப்படி ஒரு பெரிய மலையை குடைந்து கட்டப்பட்டதோ அது போல் தஞ்சை பெரிய கோவில் விமா~ விமானமும் ஒரு பெரிய மலையை அந்த கோபுர வடிவத்திற்கு கட்டப்பட்ட பின் நுட்பமாக நுட்பமாக சிற்பங்கள் அந்த விமானத்தின் மேல் செதுக்கப்பட்டு வ~ வடிவமைக்கப்பட்டு உள்ளது விமானம் முக்கிய விமானம் முத்தம் வகையைச் சார்ந்தது அதில் இது மிகச் சிறந்தது இதை தமிழில் மாடக் கோவில் என்றும் சொல்வார்கள் இவ்வகைக்கு முதலாவது உதாரணம் தட்சிணாமுறு கோரங்கநாதர் பக்கவாட்டில் ஒரு தொண்ணூற்று ஒன்பது அடி உள்ள சதுர அடி தளத்தின் மீது அமைந்துள்ளது படுக்கையான பகுதி அமைந்து படுக்கையான பகுதி நீண்ட திருப்தி கொண்டிருக்கும் ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது நடுவே உள்ள பகுதி மற்ற பகுதிகளை விட பெரியது தரைமட்டத்திற்கு கீழே இருக்கும் தளத்தில் இருந்து சிகரம் வரை கூடாவும் மாடா~ மாடமும் கூடாவும் மாடமும் மாறி மாறி காணப்படுகின்றன சுவரில் பதித்த தூண்கள் வீரத்தை அழகுபடுத்துகின்றன அழகு அழுத்தப்பட்ட கபோ

வடிவத்தில் பிரம்மாண்டமானதாய் அமைந்ததுமான குமுதத்தை ஏற்றுக்கொள்ள பத்ம தலமாக கல்வெட்டுகளுடன் கூடிய உபானம் விளங்குகிறது குமுதம் கிழக்கு மூலையில் குறுக்காக திரும்பும்போது விளிம்பில் இக்கோணமாக வெட்டப்படுகிறது கண்டமும் கபோதமும் நெருங்கி காட்டப்பட்டுள்ளன குமுதத்திற்கு நேர் உயரத்தில் வரி விமானம் காணப்படுகிறது வரிசையாக பல சிங்கங்கள் அவற்றின் மீது சிங்கங்களை ஒட்டுபவர் மூலைகளில் சிங்கங்களுக்கு பதிலாக மரங்களும் போர் வீரர்களும் வாயை பிளந்து கொண்டிருக்கும் குதிரைகளும் அவற்றின் மீது ஏறி சவாரி செய்பவர்களின் உருவங்களும் உள்ளன உள்ளுறையின் செங்குத்தான சுவர்கள் தள அமைப்பை பின்பற்றிய ஐம்பது அடி உயரத்திற்கு எழுப்பப்பட்டுள்ளன பிரம்மாண்டமான வளைந்த திதிக்கம் அந்த சுவர்களை இரண்டு மாடிகளாக பிரிக்கிறது இடைச்சிக்கல் தஞ்சை பெருவுடையார் கோவில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்தது அழகி எண்ணும் இடையர் குல மூதாட்டி சிவத்தொண்டு செய்ய விரும்பினார் ஏழை மூதாட்டி தன்னால் இயன்ற தொண்டாக கோவில் கட்டி முடிக்கும் வரை கோவில் கட்டும் சிற்பிகளின் தாகத்தை போக்கும் பொருட்டு தினமும் அவர்களுக்கு தயிர் மோரு வழங்கி வந்தால் இதனை அறிந்த மன்னர் அருள்மொழிவர்மன் இடையல் குல மூதாட்டியின் சிவத்தொண்டை அனைவரும் அறியும் வண்ணம்

இறைவன் பெருவுடையார் மேல் விழுகிறது நந்தி மண்டபம் தந்தை தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள பெரிய நந்தி ஒரே கல்லால் செய்யப்பட்டது இதன் உயரம் பதினாலு meter நீளம் ஏழு meter அகலம் அகல்~ நீளம் ஏழு metre அகலம் மூணு metre ஆகும் நந்தி மண்டபம் தஞ்சை நாயக்க மன்னர் சிவப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது நந்தி மண்டபத்திற்கு தெற்கே உள்ள திருச்சுற்று மாளிகையில் வடதிசையை நோக்கியபடி உள்ள நந்தியை ராசராசனார் பெருவுடையாருக்கு எதிராக அமைக்கப்பட்டதாகும் பின் தஞ்சை நாயக்கர்கள் சிவலிங்கத்திற்கு இணையான பெரிய நந்தியை நிறுவினர் முதலில் அமைக்கப்பட்ட நந்தி கேரளா நந்தகம் ராசராசன் வாயில்களுக்கு இடைப்பட்ட பகுதிக்கும் பின்னர் திருச்சுற்று மாளிகைக்கும் மாற்றப்பட்டது சந்நிதிகள் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன முக்கியமான கோவிலையும் அதனோடு கூடிய மண்டபங்களையும் தவிர சண்டிகேஸ்வரர் அம்மன் நளராசர் வராகி முருகன் வியா~ விநாயகர் மற்றும் கருவுத்தேவர் கோவில்களும் இவ்வளாகத்தில் அமைந்துள்ளன பெருவுடையார் சன்னதி என்று அழைக்கப்படும் மூலவர் சிவபெருமான் லிங்க வடிவில் உள்ளார் இந்த மூலவரை இராசராச சோழன் இராசராசீச்சரமுடையார் என்ற பெயரில் வழிபட்டார் இம்மூலவருக்கு பீடம் இல்லை பெரியநாயகி அம்மன் சன்னதி இக்கோவிலின் அம்மன் பெரியநாயகி ஆவார் கருவூர் சித்தர் சன்னதி

இருக்க வேண்டும் என்றே கருதப்படுகிறது வேறு எங்கிலும் இல்லாத வகையிலும் இந்த திருஉருவிற்கு இரண்டு கரங்கள் மட்டுமே இருப்பது வியக்கத்தக்கது இக்கோ கோவிலின் பல இடங்களிலும் இருக்கும் கல்வெட்டுகள் இக்கோவிலில் அருள்மொழிவர்மன் கொண்டிருந்த தனிப்பட்ட கரிசனத்தை விளக்குவதாக கூறப்படுகிறது தான் மட்டுமின்றி அரச குடும்பத்தினரும் அரசு அலுவலரும் படையினரும் பொதுமக்களும் ஆகிய எல்லாருடைய பங்களிப்பும் கோவிலின் பராமரிப்~ பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கும்படி பார்த்துக் கொண்டன எனவும் தெரிகிறது நிதித்தேவைகளும் அரசனால் இறையிலியாகக் கொடுக்கப்பட்ட நிலங்களிலும் கிராமங்களிலிருந்து வரும் வருவாயினாலும் இன்னும் வேறு வழிகளிலும் பெற்றுக் கொள்ளப்பட்டது கோவி~ கோவிலின் முதல் கல்வெட்டே இதற்கு சான்று

அளிப்பையும் ஆவணப்படுத்தியதே வியத்தகு ஒன்று இங்கே மன்னர் தனக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவத்தை அக்கன் தன் மூத்த சகோதரியான குந்தவை தேவிக்கு அளிக்கிறார்

கொடுப்பார் கொடுத்தனவும் என்பதன் மூலம் மற்றவர் எல்லாரும் கொடுத்த கொடைகளும் பட்டியலிடப்படுகின்றன கோவிலின் அன்றாட கருமங்களை ஒழுங்காக செயல்படுத்துவதற்கு பூசர்களும் சிற்பிகளும் தேவாரம் ஒதுங்க~ ஓதுவார்களும் இசைவாணர்களும் நடன மாதர்களும் மேலும் இன்னோரன்ன பணியாட்களும் தேவைகளுக்கு ஏற்ப நியமிக்கப்பட்டிருந்ததாக தெரிகிறது ஐம்பது ஓதுவர்களும் நானூறு நடன மாதர்களும் கோவிலில் இருந்ததாக கல்வெட்டுச் சான்றுகள் பகர்~ பகிர்கின்றன தஞ்சை பெரிய கோவில் என்னென்ன விழாக்கள் கொண்டாடப்பட்டது எனில் பிரம்மோற்சவம் இராஜ ராஜ சோழனின் பிறந்த நாள் விழா அன்னபிஷேகம் திருவாதிரை ஆடிப்பூரம் கார்த்திகை பிரதோஷம் சிவராத்திரி தேரோட்டம் போன்றியன இக்கோயிலின் சிறப்புகள் என்னவெனில் இக்கோவில் விமானத்தின் உயரம் இருநூறு பதினாறு அடி உயரம் கொண்டது இக்கோவிலில் தமிழின் சிறப்புகளும் மாமன்னர் இராஜ ராஜ சோழனின் தமிழ் பற்றும் கோவிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் பன்னெண்டு அடி தமிழின் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் பதினெட்டு அடி தமிழின் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு கோவிலின் கோபுரத்தின் உயரம் இருநூத்தி பதினாறு அடி தமிழின் உயிர்மெய் எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையே உள்ள இடைவெளி இருநூத்தி நாப்பத்தி ஏழு அடி தமிழ் மொழியின் மொத்த எழுத்துக்கள் இருநூத்தி நாப்பத்தி ஏழு ஆகும் இரண்டு அல்லது மூன்று தளங்களை மட்டுமே கொண்டு கோவில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கற்களே கிடைக்காத காவிரி சமவெளிப் பகுதியில் பதினைந்து தளங்கள் கொண்ட சுமார் அறுபது metre உயரமான ஒரு கற்கோயிலை இராசராசன் எழுப்பினார் இத்தகையதொரு பிரம்மாண்டமான கோவில் சுமார் ஏழு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே பெரிய சிவலிங்கம் ஆகும் ஆறடி உயரம் ஐம்பத்தி நாலு அடி சுற்றளவு கொண்ட ஆவுடையார் ~யார் இருவத்தி மூணு அரை அடி உயரம் கொண்ட லிங்கம் ஆகியன தனித்தனியாக கருங்கற்களால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலின் நுழைவாயிலில் அமைக்கப்பட்டுள்ள பிரமாண்டமான நந்தி சிலையின் உயரமும் அகலமும் முறையே பதிமூணு அடிகள் மற்றும் பதினாறு அடிகள் ஆகும் தமிழகத்தில் சற்றொப்ப இதே அமைப்பில் உள்ள கோவில்கள் கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் ஐரா~ ஐராவதேசுவரர் கோவில் திருபுவனம் கம்பக~ கம்பகரேசுவரர் கோவில் ஆகும் ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு முடிக்கப்பட்ட இந்த கோவிலுக்கு இரண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டோடு ஆயிரவாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது தஞ்சை பெரிய கோவிலுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மத்தியரசு சார்பாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் ஒண்ணாம் தேதி ஆயிரம் நோட்டை வெளியிட்டது அதில் தஞ்சை பெரிய கோவில் எனப்படும் பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் வியத்தகு தோற்றம் பதிக்கப்பட்டது டெல்லி, மும்பை, கொல்கத்~ சென்னை மற்றும் கான்பூர் ஆகிய நகரங்களில் அந்த ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டன ஐந்து வரிசைகளிலான எண்களில் அந்த நோட்டுகள் வெளியாகின மும்பையில் அச்சிடப்பட்ட நோட்டுகளின் வரிசை ஆங்கில எழுத்து A ஆகும் மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் மாமன்னர் இராசராச சோழன் உருவம் பதித்த இரண்டு ரூபாய் த~ தபால் தாளை வெளியிட்டது ஆயிரம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலில் தஞ்சை மாநகரில் இரண்டாயிரத்தி பத்தாம் பத்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஆகிய இரண்டு நாட்களுக்கு சிறப்புற நடத்தப்பட்டது மத்திய மந்திரி ஆ ராசா பெரிய கோவிலின் உருவம் பொறித்த ஐந்து ரூபாய் சிறப்பு தபால் தலையை முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி முன்னிலையில் வெளியிட்டார் அதை மத்திய மந்திரி ஜி கே வாசன் பெற்றுக்கொண்டார் சிறப்பு தபால் தலையின் மாதிரி வடிவத்தை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி திறந்து வைத்தார் பின்னர் மத்திய மந்திரி எஸ் எஸ் பழனிமாக்கம் பழனிமாணிக்கம் பெரிய கோவில் மற்றும் இராசராசன் உருவம் பொறித்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட அதை மத்திய மந்திரி நாராயணசாமி பெற்றுக்கொண்டார் விழாவின் முதல் நாள் காலை முதல் நாட்டுப்புற கலைஞர்களின் பல்வேறு தெருவோர நிகழ்வுகள் நகரின் பல பகுதிகளில் நடத்தப்பட்டது மாலையில் தஞ்சை பெரிய கோவிலில் அனைத்திந்திய பரதநாட்டிய கலைஞர்களின் சங்கத்தின் சார்பில் பத்மா சுப்பிரமணியத்தின் தலைமையில் ஆயிரம் நடன கலைஞர்கள் கலந்து கொண்ட மாபெரும் நிகழ்ச்சி இடம் பெற்றது அந்த நடன நிகழ்வுக்கு முன்பாக நாதசுவரை நாதஸ்வர இசை நிகழ்ச்சியும் நடன நிகழ்ச்சிக்கு பின்னர் நூறில் ஓதுவர்களின் திருமுறை இசை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது இரண்டாம் நாள் காலையில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஆய்வகமும் தஞ்சை பெரிய கோவிலில் பொது அரங்கமும் மாலையில் தஞ்சை திலகர் திடலில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி தலைமையில் தஞ்சை பெரிய கோவில் ஆயிரம் ஆண்டு நிறைவு நினைவு நாணயம் மற்றும் அஞ்சல் தலை வெளியிடுதல்

ஐந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலை ஒன்பது முப்பது மணிக்கு குடமுழுக்கு நடைபெற்றது இராசகோபுரம் அனைத்து விமானங்களிலும் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது குடமுழுக்கை தொடர்ந்து அனைத்து கும்பங்களுக்கும் மகா தீபத்தினை நடைபெற்றது தமிழ் சமஸ்கிருதத்தில் நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது தஞ்சை பெரிய கோவிலில் கோபுர நிழலானது தரையில் விழாது என்று நம்பிக்கை மக்களிடையே நிலவுகிறது ஆனால் இக்கோவிலின் விமான நிழல் தரையில் விழுகின்ற படியே அமைக்கப்பட்டிருக்கிறது விமானத்தின் கோபுரம் விமானத்தின் கோபுரம் என்பது டன் எடை கொண்ட ஒரே கல்லால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இது தவறான தகவல் ஆகும் ஒரே கல்லால் கட்டப்படாமல் தனித்தனி கற்களை ஆரஞ்சு பழத்தின் சுளைபோல் இணைத்து விமான கோபுரத்தை கட்டியுள்ளனர் செப்பு பட்டயங்கள் திருச்சுற்று மாளிகை மற்றும் கோவிலை சுற்றியுள்ள கல்வெட்டுகளில் இருந்து கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட திருமேனிகளை கல்வெட்டு அறிஞர்கள் பல்வே~ பட்டியலிட்டுள்ளனர் நம்பியாரூரார், நங்கை பரவையார், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், பெரிய பெருமாள் பெரிய பெருமாள் நம்பிராட்டியார் இராஜராஜர் மனைவி ஓ~ ஒலோகமாதேவி சிலை, சந்திரசேகர் தேவர், ஷேத்ரபாலர், ஆடுகின்ற பைரவ மூர்த்தி, சிறுத்தொண்ட நம்பி, திருவெண்~ திருவெண்காட்டு நங்கை, சீராளதேவர் ஆடவல்லான், ஆடவல்லான் நம்பிராட்டியார், உமா பரமேஸ்வரி, மிலாடுடையார், ரிஷ~ ரிஷபவாகனதேவர், ரிஷபவாகனதேவர் நம்பிராட்டியார், ரிஷபம், கணபதி இலிங்க~ இலிங்கபுராண தேவர், சிவபெருமானின் கல்யாண சுந்தர திருமேனி, தஞ்சை அழகர், தஞ்சை அழகர் நம்பிராட்டியார், கணபதி நின்ற நிலை, பஞ்சலித் தேவர், ஆடவல்லார் நம்பிராட்டியார் உமா பரமேஸ்வரி பரமேஸ்வரி தட்சிண~ தட்சிணமேருவிடங்கர் நம்பிராட்டியார் உமா பரமேஸ்வரி, தஞ்சைவிடங்கர் நம்பிராட்டியார் உமா பரமேஸ்வரி, பொன்மாளிகை துஞ்சியதேவர் பொன்மா~ பொன்மாளிகை துஞ்சியதேவர், வானவன் மாதேவி சிலை குந்தவை தம் அம்மையாக எழுந்தருள்வித்த திருமேனி, பிச்சத்தேவர் திருமேனி, சண்டேசத பிரதா~ பிரச~ பிரதாச தேவர்

உமா பரமேஸ்வரி, கணபதி, சுப்பிரமண்யர், வில்லானைக்கு குருக்களாக எழுந்தருள்வித்த திருமேனி, துர்க்கா பரமேஸ்வரி தஞ்சை பெருவுடையார் கோ~ கோவிலின் முகப்பு தோற்றம் பெரும் அளவில் அழகாக அமைக்கப்பட்டு அமையும் அழகாக அமைக்கப்பட்டு அதன் காட்சியை காணும் பொழுது மிகவும் அஹ் அழகான கட்சியாக உள்ளது என்பதனை அனைத்து மக்களும் தெரிவிக்கின்றனர் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் உலகம் சிற~ சிறப்பு பெற்ற ஒரு கோவிலாகும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலை இன்றளவும் எப்படி கட்டப்பட்டது என்ற தெளிவான பார்வை கிடைக்கவில்லை தற்போதுள்ள தொழில்நுட்பத்தை வைத்து கட்டினாலும் கூட பல ஆண்டுகள் ஆகும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் ராஜராஜேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்பட்டது இக்கோவில் தற்போது அழைக்கப்படும் இந்த பிரகதீஸ்வரர் கோயில் என்பது மராட்டியர்களால் வழங்கப்பட்டது இவர்கள் கோவிலை மகாசிவன் கோவில் என்றும் அழைத்து வந்தனர் இந்த கோபுரத்தின் அதிசயம் என்னவென்றால் அதிக வேளைகளில் இந்த கோவிலில் உள்ள கோபுரத்தின் நிழலானது கீழே விழுவதில்லை என்பதாகும் கிரகண நேரத்திலும் நள்ளிரவிலும் கூட மூடப்படாத கோவில் எங்கு உள்ளது தெரியுமா அஹ் அது இக்கோவில்தான் என்று சொல்கிறார்கள் அதே போல் கோபுரத்தின் மேல் உள்ள வைக்கப்பட்டுள்ள கலச வடிவிலான மேற்கூரைக்கல் சுமார் எண்பது டன் எடை கொண்ட ஒற்றை கல்லால் செய்யப்பட்டது என்பது பெரிய அதிசயம் அதைவிட அதிசயமாக அதை எப்படி அவ்வளவு மேலே எடுத்துச் சென்றனர் என வியக்க வைப்பதாகும் கர்ப்பசகத்தில் உள்ள கர்ப்பகிரகத்தில் உள்ள சிவலிங்கமானது அதிகப்படியான மின்காந்த ஆற்றலை வெளியிடுவதாகும் அந்த ஆற்றலானது இந்த ஒற்றைக் கல்லினால் ஆன மேற்கூரைகளை எதிரொலிக்கப்பட்டு ஒருமுகப்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நேர்மறையான எண்ணங்களால் ஆன இந்த ஆற்றலானது இங்கு வரும் பக்தர்களுக்கு அமைதியையும்